இந்த வீட்டுக்கு மேல வந்து டேங்க் வச்சிருக்காங்க அங்கண்டு பைப்பு கனெக்சன் வச்சிருக்காங்க.

இந்த கடைக்குள்ள வந்து கிளாக் வச்சிருக்காங்க.

இப்ப பிரண்ட்ல வந்து நெறைய பைக் பார்க் பண்ணிருக்காயிங்க.

அவர் வந்து ஷர்டு பேண்டு அணிஞ்சு இருக்காரு.

இங்க வந்து நெறைய காலேஜ் பஸ் விட்டுருக்காங்க.

அந்தக் கடையில ஒரு கடையோட போர்டை வந்து டிஜிட்டல் போர்டு அலங்கரிச்சிருக்காங்க.

இங்க வந்து நறைய கோழிகள் நிக்குது.

அதுக்கு பக்கத்துல வந்து நிறைய விதமான கத்திகள் எல்லா வச்சிருக்காங்க.

இந்த மண்டபத்துல லைட்டு ஃபேன் எல்லா போட்டு இருக்காங்க.

இந்த வீட்டுக்கு நறைய தூண் வச்சிருக்காங்க.

இந்த ஜிம்முக்கு மேல வந்து சீரியல் லைட்டால் அலங்கரிச்சிருக்காங்க.

இது வந்து கண்காட்சிக்கு வச்சிருக்க ஒரு பொருளு.

ஒருத்தர் தலையில கொஞ்சம் சுமைகள வச்சிட்டுருக்கியாறு .

இங்க வந்து இயேசப்பாவோட கல்லறை இங்க வச்சிருக்காங்க.

இங்க வந்து பலூனால டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ஷெட்டுகுள்ள லைட் எல்லா வச்சிருக்காங்க.

பெஞ்சுக்கு மேல வந்து பாட்டில் இருக்குது.

ஒருத்தர் வந்து புக்க படிச்சிட்டு இருக்கியாரு.